அப்புறம் எப்படி போகுது உங்களுக்கு work எல்லாம்? ஆஹ் எனக்கா போயிட்டிருக்கு work ஏதோ சரி, சரி உங்களுக்கு உடம்பு எல்லாம் நல்லா இருக்கா? ஆஹ் எனக்குப் பரவாயில்லை எல்லாம். உங்களுக்கு? எனக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. அப்பப்ப இந்த climate change ஆல தான் உடம்பு முடியாது, சளி பிடிக்கிறது அது இதுன்னு, அப்புறம் மறுபடியும் சரியாயிடும். ஆமா, ஆமா எங்க பார்த்தாலும் climate change ஆயிட்டிருக்குல்ல.

network உ problem ஆ உங்களுக்குச் சரியாவே கேட்க மாட்டேங்குது நீங்கப் பேசுறது. net ஆ அது கொஞ்சம் issue வா இருக்கு போல, என்னன்னு தெரியல. அது வேற net தான் மாத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன்.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 நான் உங்கள்ட்ட கூட ஒரு time sim வாங்குறதுக்கு சொல்லியிருந்தேன், நீங்க எங்க வாங்கியே கொடுக்கலை கடைசி வரைக்கும். என்ன சங்கவி புரியல? உங்கள்ட்ட கூட ஒரு வாட்டி ஏர்டெல் sim கேட்டிருந்தேன். நீங்கக் கடைசி வரையும் வாங்கி கொடுக்கவே இல்ல. ஆமாம், ஆமாம், இல்ல அந்த sim வந்து அவங்க அப்ப இல்ல வெளியூ~ வெளியூருக்கு போயிட்டாங்க, அதனால தான் வாங்கி தர முடியல வேணும்னா வாங்கி கொடுக்குறேன் இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நம்ப எங்க ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னாவே அவங்க கடையை காலி பண்ணிட்டு போயிடறாங்க. நான் sim அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், but ஆனா அவங்க வேற வெளியூருக்கு போயிட்டாங்க கடையைக் காலி பண்ணிட்டாங்களாம் சரி, சரி நான் பார்த்துக்கிறேன். உங்க வீட்டுல எப்படி எல்லாத்துக்கும் health எல்லாம் okay வா இருக்கா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவால்லை இப்ப. அப்பப்ப அம்மாவுக்கு ஏதாச்சும் கால் வலி வரும். அவங்களும் முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு.

இங்க நம்ம hospital லயே இன்னொரு doctor இருக்காங்க eye specialist உ

அஹ் ஆமா இது weekly sunday, sunday இது மாதிரி எப்படி சொல்றது fees வந்துட்டு கம்மி

அப்படியா சரி சரி ஆஹ் உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. உம் நான் கூட்டி~ எவ்ளோ fees வரும் Sunday மட்டும்னா? sunday மட்டும் தான் இது. மத்த நாள்ல நீங்க weekly days ல மத்த நாள்ல பார்தீங்கன்னா எப்படியும் கண் checkup பண்ண மட்டும் three hundred, three fifty கேட்பாங்க.

அதுக்கப்புறம் plus அஹ் அஹ் amount வந்து medicine, மாத்திரை அதுக்கெல்லாம் தனியா

ஆனா இங்க sunday, sunday பார்க்கிறது வந்து one fifty ஓ என்னமோ தான்.

அதுவுமே tablet எல்லாமே free ஆ கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு specs போடணும் அப்படின்னா அதுக்கு தனியா amount உ நீங்க எதுவும் வாங்கிருக்கீங்களா அங்க checkup பண்ணீங்களா?

என்ன சங்கவி புரியல இல்ல நீங்க எதுவும் அங்க checkup பண்ணி இருக்கீங்களா? நல்லா பண்றாங்களா? ஆஹ் நல்லா பண்றாங்க. இந்த இப்ப கூட எங்க அத்தைக்கு இப்படிதான் கண் checkup பண்ண அங்க தான் கூட்டிட்டு போனேன் போன வாரம் sunday.

ஆஹ் நல்லா check பண்றாங்க. check பண்ணி அப்புறம் tablet உ இதெல்லாம் கொடுத்தாங்க, drops எல்லாம் கொடுத்தாங்க.

கண் test பண்ணிட்டு specs போடச் சொன்னாங்க கண்ணாடி

so அதுக்கு மட்டும் நாங்க amount உ காசு கொடுத்து இது பண்ணி இருக்கோம் அவ்ளோ தான் வேற எதுவும் இல்ல அப்படியா எவ்ளோ வந்துச்சு அதுக்கு மொத்த செலவு? புரியல சங்கவி.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

specs க்கு மட்டும் நாங்க ஒரு eight fifty கொடுத்தோம். வெளியில எல்லாம் specs உக்கு thousand seven hundred கேட்கறாங்க. ஆமா, ஆமா வெளிய போனா அதிகமாகதான் ஆகுது கடைகள்ல ஆஹ் இங்க வந்துட்டு கம்மியா தான் கேட்குறாங்க eight fifty தான் ஆச்சு. ஒரு four days தான், four days ல அவங்களே கொடுத்துட்டாங்க. நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அப்ப.

உம் இப்ப தான் இந்த one month மட்டும் தான் இருக்கு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 ஆஹ் ஆமா இந்த one month மட்டும் தான். யாரும் உங்களுக்குத் தெரிஞ்சவங்க எதுவும் இருந்தா சொல்லுங்க.

ஆஹ் ஆஹ் வந்து check பண்ணிக்க சொல்லுங்க free தானே tablet எல்லாம் சரி, சரி. நீங்க எதுவும் போற idea ல இருக்கீங்களா? எப்ப போவீங்க?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

doctor அ பார்க்க எதுவும் கூட்டிட்டு போவீங்களா? நீங்கப் போகும்போது சொல்லுங்க நானும் வேணா கூட்டிட்டு வர்றேன் அஹ் அண்ணனுக்கு

hello ஆஹ் சொல்லுங்க அண்ணனுக்குக் காமிக்கணும் அவங்களுக்கு தான் கொஞ்சம் power கம்மி ஆயிட்டே இருக்கு

சரி, சரி பார்க்கலாம் கூட்டிட்டு வாங்க

ஆஹ் ஆஹ் அண்ணன் already specs போட்டிருக்காங்களா? ஆமா, ஆமா specs உ போட்டிருக்காங்க. முன்னாடி ரெண்டு இருந்துச்சு, அப்புறம் நாலு ஆச்சு, இப்ப அஞ்சு, ஆறுக்கு போயிடுச்சு power உ ரொம்ப கண்ணாடியைக் கழட்டினா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அய்யயோ ஆஹ்

எத்தனை வருஷமா போட்டிருக்காங்க கண்ணாடி? அவங்க school படிக்கறதுல இருந்தே போட்டிருக்காங்க. ஒரு இருவது வருஷமா கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்படியா சரி, சரி. சரி, நீங்க கூட்டிட்டு வாங்க. நான் கூட நாளைக்கு தான் sunday தான் நாளைக்கு நான் போவேன்.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 ஆஹ் இ~ இங்க doctor வந்து ஒன்பது மணிக்கே வந்துருவாங்க

ஒன்பது மணிக்கே வந்துட்டாங்கன்னா அது sunday, sunday என்றதுனால checkup உ tablet எல்லாம் கொஞ்சம் free இல்ல so கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியா எ~ எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரையும் பார்ப்பாங்க அங்க? அஹ் doctor ஒன்பது மணிக்கு வந்துருவாங்க ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையும் இருப்பாங்க. ஓ ஒரு மணி வரையும் தான் இருப்பாங்களா சரி, சரி

சரி நான் அப்ப அண்ணனுக்கு call பண்ணி கேட்குறேன். அவங்க வர்றேன்னு சொன்னாங்கனா நான் கூட்டிட்டு வர்றேன். correct ஆ எந்த இடத்துக்கிட்ட இருக்கு? இது தில்லை நகர் இருக்குல்ல

அங்க தான் இருக்கு

தில்லை நகர் fourth cross ஆ சரி okay

right side ஆ left side லயா தில்லை நகர் fourth cross ல அஹ் நம்ம இந்த side ல இருந்து போ~ eleventh cross எல்லாம் தாண்டிப் போவோம் இல்ல

போகும்போது right side உ போகும்போது right side ஆ சரி okay okay. நான் அண்ணனைக் கூட்டிட்டு வர்றேன், நீங்கச் சொல்லுங்க, நீங்கக் கிளம்பும்போது call பண்ணுங்க, நானும் இங்க இருந்து கிளம்பிடறேன்.

அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கேட்கிறேன் அண்ணன்ட்ட நாளைக்கு free அப்படின்னா நாளைக்கு காலையில நீங்கக் கிளம்பும்போது சொன்னீங்கன்னா நான் கிளப்பி கூட்டிட்டு வந்துருவேன். ஆஹ் சரி சங்கவி கூட்டிட்டு வாங்க. அப்படியே உங்க friend சொன்னீங்களே அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. ஆஹ் அவங்க தான சரி okay அவங்கள்ட்ட நீங்க இன்னைக்கு phone பண்ணி பேசுறீங்களா? ஆஹ் சரி. நான் evening பேசட்டுமா? ஆஹ் evening போல call பண்ணி பேசுங்க இல்ல நான் உங்க number கொடுக்கிறேன். அவங்களை call பண்ண சொல்றேன்.

உங்கள்ட்ட தான் அவங்க number கொடுத்தேன் உங்கள்ட்ட number கொடுத்தேன் சரி சரி okay சங்கவி முன்னாடி ஒரு hospital நீங்கப் போனீங்கல்ல hello கேட்க மாட்டேங்குது.

முன்னாடி ஒரு hospital போனீங்கல்ல

அங்க எப்படி பார்ப்பாங்க? அங்கேயும் நல்லா பார்ப்பாங்களா?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 கருமண்டபத்தில இருக்கா? உம் ஆமா, ஆமா கருமண்டபத்துல தான் இருக்கு. நீங்கக் கூட ஒரு வாட்டி வந்திருக்கீங்கல்ல

அஹ் இல்ல இந்தப் பிள்ளைங்க தான் அப்பப்ப அண்ணன் பிள்ளைங்க உடம்பு சரில்ல ஏதாவது ஒண்ணு ஆகிட்டே இருக்கு அதனால தான் சரி காமிச்சு.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 அஹ் சரி நல்லா பார்ப்பாங்களா?

நான் கேட்கிறேன், கேட்டுட்டு பிள்ளைகளும் நாளைக்கு கூட வேணும்னா கூட்டிட்டு வர்றேன். ஆஹ் ஆஹ் கூட்டிட்டு வாங்க நல்லா பார்ப்பாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட காமிச்சு ஏன்னா அன்னைக்கு கூடப் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தான் தம்பி ஒரே vomit உ, அவ்ளோ vomit எடுத்துட்டே இருந்தான். அதுக்கு அப்புறம் அவனுக்கே முடியல. உம் உம்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

அப்புறம் குளுக்கோசு ஏத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப சுத்தமாவே முடியாம போய் ஏன் கேட்கறீங்க அவ்ளோ கஷ்டமா போயிடுச்சு. ஆஹ் ஆஹ் சரி நீங்கக் கூட்டிட்டு வாங்க இங்க doctor நல்லா பார்ப்பாங்க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

உங்க phone ல speaker எதுவும் சரி இல்லையோ? என்னன்னு தெரியல இருங்க பார்க்கிறேன்.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

ஆஹ் இப்ப கேட்குது. நல்லாதான் கேட்குது.

ஆமாம் இது இப்ப தான் வாங்கின phone உ சில நேரம் அப்படி தான் கேட்க மாட்டேங்குது.

vivo வா சரி, சரி அதுவும் நல்லாதான் இருக்கும் photo எல்லாம் நல்லா எடுக்கலாம் அதுல

சரி பாருங்க சங்கவி நான் evening போல உங்களுக்கு call பண்ணி என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் உங்களுக்கும் time இருக்கும் போது

அங்க பேசி வைங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு ஆஹ் ஆஹ் சரி சங்கவி நான் பேசுறேன். என்னென்ன கொண்டு வரணும் நம்ம hospital க்கு வரும்போது எதுவும் கொண்டு வரணுமா? யாருக்கு அண்ணனுக்கா? இல்ல அண்ணனுக்குப் பழைய அந்தக் கண்ணு test எடுத்த இதை ஆமா, ஆமா அதை எடுத்துட்டு வர்றேன். அந்த friend ஓட அம்மாக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லுங்க.

அப்பதான் அவங்க correct ஆ எடுத்துட்டு வருவாங்க. வேற எதுனாலுமே எனக்கு call பண்ணுங்க எப்பனாலும் call பண்ணுங்க. ஆஹ் பண்றேன், பண்றேன் சரி சரி வேற எதுவும் இல்லல்ல பாண்டிச்செல்வி. இல்ல இல்ல சங்கவி வேற எதுவும் இல்ல நீங்க நாளைக்கு வரும்போது எனக்கு call பண்ணுங்க. நான் சொல்றேன் போகும்போது. சரி okay வைக்கவா bye ஆஹ் சரி சங்கவி bye

Okay mam நானும் வீட்டுல system வச்சுருக்கே. so அதுக்கு எந்த network போட சேரி வரும் தெர்ல கொஞ்சம் explain பண்ணுங்க mam details ஆஹ் நா அத பத்தி தெருஞ்சுகுரே. Okay ma'am sure ma'am கொஞ்சம் detaills சொல்லுங்க ma'am. okay mam ஆஹ் இந்த three G எவளோ speed அந்த மாதிரி எப்டி mam இருக்கும் ஓ okay mam but இது starting rate எவளோ mam வரும் இப்போ வீட்டுல set பண்ணணும்ன okay mam இதோட validity எவளோ நாளக்கு mam இருக்கும் எத்தன இப்போ three GB ஆ three G ந அதுல எத்தன GBsorrythree GB எத்தன? ஆஹ் எவளோ MB இருக்கும் mam validity இதுக்கு ஏதும் இருக்க mam guarantee அந்த மாதிரி எதுவும்? okay mam அப்பறம் வேற four Gfive G ல சொன்னிங்க four G ந என்ன mam four G அத பத்தி சொல்லுங்க details ஒஅப்படியா mam இப்போ four G ந எது எதுக்குல use பண்ணிக்கலாம் வேற என்ன benefits ல mam இருக்கு four G குர்து அப்போ வந்து three G ஆ விட கொஞ்ச improve ஆ இருக்கும் நு சொல்லுரிங்க அப்படித்தன mam okay mam okay mam இது எவளோ இருந்து start ஆகுது mam

நல்ல great featurefuture இருக்கு mam ஆஹ் சேரி அப்பிடியே five G பத்தி கொஞ்சம் சொல்லுறிங்கள wow super mam இது வந்து ஆ இப்போ நாங்க five G வாங்குனோம்ன எவளோ MB mam வரும் thousand MB னா okay mam one GB தான mam sorry நான் GB கேட்டுட்டே mam எத்தன GB mam வரும் okay mam okay mam அப்போ five G வந்து four G விட இன்னும் கொஞ்ச fast ஆ இருக்கும்

ஓ okay mam okay mam இப்போ suppose னா வந்து PC வச்சுருக்கே mam அதுல வந்து னாவந்து new system தா mam அதுல நா use பண்ண என்தது use பண்ண correct ஆ இருக்கும் mam எந்த network use பண்ண okay okay mam வேற ஏதும் features and benefits ஏதும் இருக்க mam